வணக்கம் ஐட் பாம்பே சிடீப் சார்பாக இந்த ஸ்போக்கன் Tutorialக்கு உங்களை வரவேற்கிறோம்
படிப்படியான செயல்பாடுகள் மூலம் ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் அல்லது மூவி கிளிப் ஐ ஒரு மொழியிலிருந்து மற்றொன்றுக்கு எவ்வாறு டப் செய்வது என்பதை இந்த டியூட்டோரியல் விளக்குகிறது
உங்களுக்கு தேவையானது உங்கள் கணினியுடன் இணைக்கக்கூடிய ஆடியோ இன்புட் உடன் ஒரு ஹெட்செட் அல்லது stand அலோன் மைக்ரோபோன் மற்றும் ஸ்பீக்கர்ஸ்
விண்டோஸ் மூவி மேக்கர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ன் ஒரு உள்ளடக்க பகுதி - மே எக்ஸ்பி அல்லது விஸ்டா போன்ற அனைத்து சமீபத்திய விண்டோஸ் பதிப்புகளுக்கும் கிடைக்கும் ஒரு எடிட்டிங் மென்பொருள்
உங்கள் கணினியில் இது இல்லையெனில் wwwmicrosoftcomdownloads தளத்திலிருந்து இதை இலவசமாக தரவிறக்கலாம்
விண்டோஸ் மூவி மேக்கர் ஐ இயக்க அதன் மீது டபிள் கிளிக் செய்க
திரையில் உரு காலி மூவி புரொஜெக்ட் ஐ இது திறக்கும்
இடப்பக்கம் மூவி டாஸ்க்ஸ் பேனல் ஐ காணலாம்
இந்த panelல் பல தேர்வுகளைக் காணலாம்
முதலாவது கேப்சர் வீடியோ
இந்த தேர்வின் கீழ் இம்போர்ட் வீடியோ என்ற துணைத்தேர்வைக் காணலாம்
அதன் மீது சொடுக்குக
இது இம்போர்ட் வீடியோ டயலாக் பாக்ஸ் ஐ திறக்கும்
file to be dubbedடப்ளூஎம்வி இருக்கும் இடத்திற்கு செல்க
பைல் ஐ தேர்ந்தெடுத்து இம்போர்ட் மீது சொடுக்குக
விண்டோஸ் மூவி மேக்கர் னுள் இம்போர்ட் செய்யப்படுகிறது
இப்போது வீடியோ
கலெக்ஷன்ஸ் பேனல் ல் காட்டப்படும்
வீடியோ பெரியது எனில் பின் விண்டோஸ் மூவி மேக்கர் தானாகவே வீடியோ ஐ clipகளாக பிரிக்கும்
CTRLA ஐ அழுத்தி அனைத்தையும் தேர்ந்தெடுக்கவும்
இப்போது கிளிப்ஸ் மீது வலது சொடுக்கி ஆட் டோ டைம்லைன் ஆப்ஷன் ஐ தேர்க
வீடியோ கிளிப்ஸ் இங்கே டைம்லைன் க்கு சேர்க்கப்படும்
Videoக்கு அடுத்த கூட்டல் குறியை சொடுக்கவும்
ஆடியோ டைம்லைன் ஐ இப்போது காணலாம்
கிளிப் ஐ அதன் மீது சொடுக்கி தேர்ந்தெடுக்கவும்
இப்போது வலது சொடுக்கி செலக்ட் ஆல் ஆப்ஷன் ஐ தேர்க
அனைத்து ஆடியோ clipகளும் தேர்ந்தெடுக்கப்படும்
இப்போது மெயின் Menuக்கு செல்க
கிளிப் ஐ தேர்ந்து ஆடியோ பின் மியூட்
இப்போது வீடியோ
ஆடியோ இல்லாமல் இருக்கும்
Videoக்கு அடுத்த கழித்தல் குறியை சொடுக்குக
timelineன் மீது நடப்பு இடத்தைக் காட்டும் பிரேம் ஹெட் ஐ கவனிக்கவும்
முன்னிருப்பாக பிரேம் ஹெட்
timelineன் ஆரம்பத்தில் இருக்கிறது
அடுத்து மெயின் Menuல் டூல்ஸ் ஐ சொடுக்கி நர்ரேட் டைம்லைன் துணைத்தேர்வை தேர்க
இது நர்ரேட் டைம்லைன் screenக்கு அழைத்துசெல்லும்
முதலில் narrationக்கு இன்புட் லெவல் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும்
இன்புட் levelஐ தேர்ந்தெடுக்கும்போது மேலிருந்து இரண்டாவது வரியில் குறிக்கப்பட்டிருக்கும் மீட்டர் ன் சிவப்பு நிற பகுதிக்குள் நுழையாமல் மேல்நோக்கி ஒரு லெவல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
கேப்சரிங் லெவல் மிகவும் கீழே அமைக்கப்பட்டால் பதிவாகும் ஆடியோ கேட்கக்கூடியதாக இருக்காது
மாறாக கேப்சரிங் லெவல் மிகவும் மேலே அமைக்கப்பட்டால் பதிவாகும் ஆடியோ மிகவும் சத்தமாக சிதைந்தும் இருக்கும்
ஆடியோ நரேஷன் ஐ உங்கள் கணினிக்கு கேப்சரிங் செய்ய இப்போது ஸ்டார்ட் நரேஷன் பட்டன் ஐ சொடுக்குக
மைக்ரோபோன் ல் சாதாரணமாக பேசவும்
நான் செய்துகாட்டுகிறேன்
இன்புட் லெவல் ஐ இங்கு அமைக்கிறேன்
frame ஹெட் ஐ இந்த நிலைக்கு நகர்த்துகிறேன்
ஏனெனில் இங்கிருந்து தான் ஒரிஜினல் வீடியோ ல் நரேஷன் ஆரம்பிக்கிறது
இப்போது ஸ்டார்ட் நரேஷன் ஐ சொடுக்குகிறேன்
டோஸ்டன் சிடீப் ஐட் பாம்பே கி தராஃப் சே மெயின் ஐஎஸ்எஸ் டியூட்டோரியல் மெய்ன் ஆப் கா ஸ்வகத் கார்த்தி ஹோன்
யெஹ் டியூட்டோரியல் கேம்ஸ்டூடியோ கி அப்யாஸ் கர்னே மெய்ன் ஆப் கி மதாத் கரேகி
ஸ்டாப் நரேஷன் பட்டன் ஐ சொடுக்கி நரேஷன் கேப்சரிங் ஐ நிறுத்துகிறேன்
எங்குவேண்டுமானால் நரேஷன் ஐ நிறுத்தலாம் என்பதை கவனிக்கவும்
மூவி மேக்கர் உங்கள் கணினியில் நரேஷன் ஐ ஒரு ஆடியோ பைல் ஆக சேமிக்க சொல்லி கேட்கும்
ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கப்படும்
அதில் பதிவு செய்யப்பட்ட ஆடியோ clipன் பைல் பெயர் மற்றும் அதை சேமிக்க விரும்பும் பத் ஐ குறிப்பிட சொல்லி கேட்கும்
இந்த போல்டர் ஐ தேர்ந்தெடுத்து இந்த பெயரை கொடுக்கிறேன்
சேவ் ல் சொடுக்குகிறேன்
ஆடியோ பைல் ஐ சேமித்த பின் ஆடியோ டைம்லைன் ல் பதிவு செய்யப்பட்ட ஆடியோ தோன்றுவதைக் காணலாம்
இந்த ஆடியோ கிளிப் ஐ அதன் மீது சொடுக்கி இழுப்பதன் மூலம் டைம்லைன் ல் எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தலாம்
முழு வேலையையும் ஒரு புரொஜெக்ட் ஆக சேமிப்பது பற்றி கூற இது நல்ல நேரம்
புரொஜெக்ட் ஐ சேமிப்பது நீங்கள் நிறுத்திய இடத்திலிருந்து டப்பிங் ஐ தொடர உங்களை அனுமதிக்கும்
CTRL ஸ் ஐ அழுத்துக
முதல் முறை இதை செய்யும் போது பைல் பெயரைக் கேட்கும்
இந்த புரொஜெக்ட் ஐ இந்த பைல் பெயரில் சேமிக்கிறேன் Dubbed into Hindi
சேவ் ல் சொடுக்குக
இதன்பிறகு CTRL ஸ் இந்த புரொஜெக்ட் பைல் னுள் தானாக சேமிக்கும்
புரொஜெக்ட் பைல் னுள் சேமித்த பின் மூவி மேக்கர் லிருந்து வெளியேறலாம்
பின் டப்பிங் ஐ எப்போது வேண்டுமானாலும் மீள்துவக்கலாம்
பைல் பின் ஒப்பன் புரொஜெக்ட் ல் சொடுக்கி திறக்க விரும்பும் புரொஜெக்ட் ஐ தேர்வு செய்யவும்
எங்கிருந்து நீங்கள் தொடர விரும்புகிறீர்களோ அங்கு பிரேம் ஹெட் இருக்கிறதா என உறுதி செய்து கொள்க
முன்புபோல மீண்டும் டப்பிங் செய்ய ஆரம்பிக்கவும்
டப்பிங் ன் போது அடிக்கடி புரொஜெக்ட் ஐ சேமிக்க மறக்காதீர்
முழு ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கும் நரேஷன் முடித்த பின் ஒரு மூவி ஐ உருவாக்க வேண்டும்
அதை செய்ய மூவி டாஸ்க்ஸ் Panelக்கு செல்க
பினிஷ் மூவி செல்க
முதல் தேர்வு சேவ் டோ மை கம்ப்யூட்டர் அதன் மீது சொடுக்குக
இது சேவ் மூவி விசார்ட் டயலாக் பாக்ஸ் ஐ திறக்கும்
உங்கள் டப் செய்த மூவி க்கு பைல் பெயர் மற்றும் பத் ஐ குறிப்பிடுக
பைல் பெயரை குறிப்பிட்டு இந்த பத் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
Hindi Dub file
நெக்ஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும்
இங்கே ஆட்புட் பைல் தரத்தை தேர்ந்தெடுக்கலாம்
இதை விளக்குகிறேன்
பெஸ்ட் குயாலிட்டி போர் பிளேபேக் ஒன் மை கம்ப்யூட்டர் ஐ தேர்ந்தெடுப்பது உயர்தர வீடியோ ஐ தரும்
ஆனால் பைல் அளவு அதிகமாக இருக்கும்
பெஸ்ட் பிட் டோ பைல் சைஸ் ஐ தேர்ந்தெடுப்பது குறைந்த தர வீடியோ ஐ தரும்
ஆனால் பைல் அளவு குறையும்
ஒத்தேர் செட்டிங்ஸ் ஐ தேர்ந்தெடுப்பது
முடிவு வீடியோ ஐ சேமிக்கக்கூடிய
இருக்கும் அனைத்து சேமிக்கும் தேர்வையும் காட்டும்
எனவே வீடியோ ஐ எவ்வாறு நீங்கள் பார்க்கப்போகிறீர்கள் அல்லது எங்கு அப்லோட் செய்ய போகிறீர்கள் என்பதை பொருத்து அதற்கான தரத் தேர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும்
பெஸ்ட் பிட் போர் பைல் சைஸ்
30ம்ப் தேர்ந்தெடுக்கப்போகிறேன்
வியூ டைமென்ஷன்ஸ் 640480 பிக்ஸல்ஸ் ஆகவும் பிரேம் ரேட் 30எஃப்பிஎஸ் ஆகவும் இருக்கும்
டப் செய்யப்பட வேண்டிய பைல் இந்த டைமென்ஷன் இல் இருப்பதாலும் டப் செய்யப்பட்ட மூவி அதே டைமென்ஷன்ஸ் ல் இருக்க நான் விரும்புவதாலும் இந்த தேர்வை தேர்ந்தெடுக்கிறேன்
இது தேவையில்லை எனில் 30ம்ப் ஐ விட குறைவான எண்ணை தேர்ந்தெடுக்கலாம்
உதாரணமாக 25 ம்ப்
வியூ டைமென்ஷன்ஸ் சிறியதானதை கவனிக்கவும்
திரும்ப சென்று இதை 30 ம்ப் என மாற்றி நெக்ஸ்ட் ல் சொடுக்குக
இந்த மூவி உங்கள் கணினியில் சேமிக்கப்படும்
பினிஷ் ல் சொடுக்கி விண்டோஸ் மூவி மேக்கர் ஐ மூடவும்
எனவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி சில எளிய படிநிலைகளில் எந்த ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியல் அல்லது மூவி கிளிப் ன் டப் செய்யப்பட்ட பதிப்புகளை உருவாக்க முடியும்
இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன்
இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் Bombayலிருந்து பிரியா